எல்லாரும் பாத்தீங்கன்னா கை கூ கை வச்சு கும்பிட்டு இருக்காங்க.

இதுக்கு மேல நறைய மீனெல்லா வரிசையா அடுக்கி அடுக்கி வச்சிருக்கு.

இங்க கான்கிரீட் வேல ஏதோ நடக்கி போல இருக்கு.

பின்னாடி பாத்தீன்னா மரம் இன்னும் நிறைய நிக்குது.

அது கிட்டயு ஸ்டோர் ரூம் போல ஏதோ ஒன்னு இருக்கு.

அதுக்கு பின்னாடி அப்படியே மரத்துல செயஞ்ச பீரோவு வச்சிருகியாவெ.

கட கதவ பாத்தீங்கன்னா கண்ணாடில இருக்கு.

நடுஸ்ல ஒரு சாமி செல போல ஏதோ ஒன்னு இருக்கு.

அதுக்கு பின்னால மஞ்ச கலர் டீ ஷர்ட் போட்டு ஒரு ஆளு நிக்கிறாரு.

அந்த வீட்டுக்கு மின்ன நெறைய செடி எல்லா இருக்கு.

இது ஒரு ஜிம் போல இருக்கு.

பெரிய கம்ப்ல செஞ்ச மாறி ஒரு காம்போண்டு கட்டி வச்சிருக்கியாவ.

இங்க நேரா ஒரு ரோடு போகுது.